இது வந்து மீனெல்லாம் வச்சிருக்க கூடிய ஒரு பெரிய ஐஸ் டப்பா.

பின்னால ஆட்களெல்லாம் இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது.

சுத்தி பந்தல் கட்டிருக்குறது நம்மலாள பாக்க முடியுது மேல ஏறி இருக்க ஒரு ஆளோட செருப்பு கீழ இருக்ரத நம்மளால பாக்க முடியுது.

அந்த பக்கம் எதோ ஷீட் போட்ட ஒரு கட்டடம் ஒன்னு இருக்கு.

கிறிஸ்த்துவ சிலைக்கு ரெண்டு பக்கமும் தூதர்கள் இருக்கற மாதிரி வச்சிருக்காங்க.

மேல நிலா தெரியுறத நம்பளால பாக்க முடியுது.

ஒரு ஆளு இதுலநின்னு போட்டோ எடுக்குறாரு.

சைடுல ரெண்டு செடி தொட்டிகள் இருக்கு.

மாவெல்லாம் அடச்சு வக்கக்கூடிய பெரிய டப்பாவும் இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது.

மேல எதுவுமே இல்லாம வெட்ட வலியா இருக் இருக்கிறது நம்மளால பாக்க முடியுது.

கவுண்டர்ல ஒரு ஆள் நிக்கிறாரு.

இங்கேகெ மாடு நின்னு புல்லு மேய்க்கிறத பாக்க முடியுது.

சைடுல நெறைய மெத்த வெச்சிருக்காங்க.

இது வந்து டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிடல் .

அதுல அவங்க கொடுக்கக்கூடிய சேவை எல்லாம் எழுதிருக்காங்க.

ஏரி போறதுக்கு அழகா சின்ன சின்ன படிகள வச்சிருக்காங்க.

க்கு தரையில ஃபுல்லா ஸ்பீக்கரும் நோட்ஸும் வச்சிருக்காங்க.

இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .

நெறைய கோழிகள் இருக்கறத நம்மளால பாக்க முடியுது.

இந்த ஆறுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்களெல்லாம் நிக்கறத நம்மளால பாக்க முடியுது.

இங்க நிறைய மக்கள் சேந்து குளிக்கிறத நம்மளால பாக்க முடியுது.